இது ஒரு பூங்கா மாரி இருக்கு சுத்தியும் மரமா இருக்கு ரெட் கலர் படிக்கட்டு இருக்கு.

ஆ மிஷின்ஸ்லா நெறையா இருக்கு அது எல்லா கரெக்டா சுத்துது நூல் ஒயிட் கலர்ல இருக்கு.

இது வீடு மாரி இருக்கு வீட்டில இருந்து கார் எடுத்துட்டு போறாங்க பின்னாடி ஒரு ரெட் கலர் கார் இருக்கு முன்னாடி ஒரு ஒயிட் கலர் கார் இருக்கு.

இரண்டு ஹெட் லைட் இருக்கு எஸ்ன்னு ஒரு குறி போட்டுருக்காங்க.

இங்க ஒரு கிரவுண்டு மாரி இருக்கு கிரவுண்டுக்கு பக்கத்துல ரெண்டு ரெண்டு வீடு பூ அட்டவீடு போட்டு இருக்காங்க செவுரு வந்து சிவப்பு கள்ள ஏத்தி இருக்காங்க நிறைய கம்பிகள் லாம் நிக்குது.

மலை எல்லா நெறையா இருக்கு ஒரு கரண்ட் கம்போ இருக்கு அந்த மூணு ஒயர் போயிட்ருக்கு சுத்தியு பச்ச பசேன்ருக்கு இங்க.

நெறையா இருக்கு அங்க ஒருத்தரு ஒருத்தர் சைக்கிள் ஓட்டி பாக்குறாரு சைக்கிள் நல்லாருக்கான்னு.

இது சைக்கிள் ஷாப் பாத்துக்க சைக்கிள் எல்லாம் நறைய நிக்கிது பெரியவங்களுக்கு நிக்கிது சின்னவங்களுக்கும் நிக்கிது சின்னவங்களுக்கு மேல நிக்கிது பெரியவங்களுக்கு கீழ நிக்கிது.

நாலு பேரு வந்து ஒரு கொட மாரி எடுத்துட்டு போறாங்க.

இது ஒரு சூப்பர் மார்க்கெட் மாதிரி இருக்கு.

நெறய ஆட்டோலாம் இருக்கு ரெண்டு பேர் மூஞ்சி ப்ளர் பண்ணிருக்காங்க.

அது சோபா செட்டு அதுல ரெண்டு பில்லோஸ் இருக்கு.

இது ஒரே மளிகை கடை மாறியிருக்கு மளிகைக்கடையில பாக்ஸ்ல நறைய இருக்கு பக்கத்துலயே ரோடிருக்கு .

ஆட்டோ வேல செஞ்சுட்ருக்காங்க ஒருத்தர் வேலை செஞ்சுட்டு இருக்காங்க மேல ஒருத்தர் நின்னு பாத்துட்ருக்காங்க.

நின்னு அப்படியே பேசுற மாரி ஒரு டேபிள் இருக்கு.

எஸ்_பி_ஐ பேங்க்ல வெளிய ஒரு ப்ளூ கலர் கார் நிக்குது நெறையா டூ வீலர்ஸ்லா நெறையா நிக்குது ஒரு சின்ன கொழந்த இருக்கு.

எலக்ட்ரிக்கல் போர்டு எல எலக்ட்ரிகல் போர்டு லாம் நறைய வச்சிருக்காங்க மெஷின்ஸ் லாம் நறைய இருக்கு.